இங்க ஒரு லைன் ஒன்னு போது அத கிரிப்பு சுத்துறதுக்காக அந்த கேட்ட ஓபன் பண்றதுக்காக இங்க ரெண்டு லைன் இருக்கு.

இங்க சுத்தி வந்து ஒ செடிங்களா இருக்கு.

சுத்தியு மரமா செடியு கொடியு இருக்கு அது நடுவுல வந்து பெரிய பெரிய பாறைங்க இருக்கு.

ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு புல்லு வெச்சு தர ஒன்னு இருக் --

அந்த போர்டு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர்ல மிக்ஸ்ஸாயி வந்துருக்கு.

உதகமண்டலம் பிர பிரான்ச்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல போட்டிருக்காங்க.

தி லைட்டு போட்டு டெக்கரேஷன்லா பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க.

இங்க நெறையா பேர் வந்து கிளாஸ்ல தெரியறாங்க அஞ்சு பேர் கிட்ட கிளாஸ்ல தெரியறாங்க ஒருத் --

இன்னொருத்தர் லைட் கலர் லைட் கலர் ப்ளூ ஷர்ட் போட்ருக்காரு.

மேல பாத்திங்ன்னா வானோ வந்து கிளவ்டியா இருக்கு.

அந்த ஒரு வண்டி க்ராஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய வேன் கிரீன் கலர்ல ஒரு வேன் நிக்கிது.

இங்க ஒரு போர் செவேன்டி ஒன் நிக்குது இங்க இரண்டு பேர் ஒரு பேர் வந்து வாட்டர் புடிக்கிறாங்க இங்க நெறைய பேர் வந்து கார் நிக்கிது இங்க வந்து ஒரு மெரர்ருக்கு .

இங்க வந்து ரெண்டு டயர் நிக்குது பழைய டயர் . கீழ பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்கு. பழைய பக்கெட் ஒன்னு இருக்கு. கீழ மண்தரை இருக்கு. ஃபுல்லா ஷட்டர் போட்டு இந்த கவர் க கவர் பண்ணிருக்காங்க.

லாக் அண்ட் ஷ்ய உள்ள ஒரு கார் வந்து ரிப்பேர் பண்ட்டுருக்காங்க.

அ சுத்தி பாத்தீங்கன்னா அ நெறைய ரோட்ஸு மரம் மரமா இருக்கு.

இங்க பார்த்தீங்கன்னா நறைய ஆரஞ்சு கலர் பூ ரெட் கலர் பூ இருக்கு.

ஒரு வேன் வந்து உள்ள வருது.

இங்க ஒரு எல்லோ கலர் பஸ் ஒன்னு நிக்குது.

இது ஒரு மலமேல ஒரு ஆள் நிக்குறாரு அவரு ஷார்ட்ஸ் போட்ருக்காரு பிளாக் கலரு .

சுத்தி பாத்தீங்கன்னா டீ உருவாக்குற செடி இருக்கு.

இங்க நெறையா பைக்கர்ஸ் இருக்காங்க இங்க தனியா ஒரு பில்டிங் இருக் --

இங்க ஒரு வால் கிளாக் இருக்கு.

சுத்தி பாத்தீங்கன்னா லாலிபாப் இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்சேஸர் இருக்கு.

அதுல ஒருத்தரு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் பேக் மாட்டினு நிக்கிறாரு.

சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரிய பெரிய மரமும் பச்ச பச்சேனு செடியும் இருக்கு.

இங்க ஒரு கேன் இருக்கு ஒரு ஸ்கூட்டி இருக்கு சிலிண்டர் ஒன்னு இருக்கு.

இங்க ஒருத்தர் வராரு அவரு செக்குடு ஷர்ட் போட்டுருக்காரு.

இங்க டைல்ஸ் வந்து சாண்டல் கலர்ல ஒட்றாங்க அம் கீழ பாத்தீங்கன்னா அங்க ஒரு எல்லோ கலர்ல ஒரு லைட் எரியுது.

இங்க கிரிலு போட்டுருக்காங்க மேல ஷெட்ரு ஆ கிரே கலர்ல போட்ருக்காங்க.

பேக் போர்டு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

கீழ வந்து மிஷின்சு கிரீன் கலர்ல போட்ருக்காங்க.

இங்க வந்து ஒரு ரெண்டு பேரு ஒக்காந்துருங்காங்க ஒர் பயா --

இங்க நறையா சேர்ஸ் வந்து இருக்கு அதுவு சில்வர் கலர்ல ஒரு சேர் இருக்கு.

இங்க வந்து தண்ணி நறையா வருது இது ஒரு டேம் ஆறு.

சுத்தி பாத்தீங்னா ஒரு மரமா இருக்கு.

இங்க நெறைய பொருள் இருக்கு பிஸ்கட் இருக்கு தக்காளி இருக்கு.

ஸ்டே ஃப்ரீ இருக்கு ஸ் டி_வி இருக்கு.

ப்ளூ அண்டு க்ரே கலர்ல ஷெட் போட்டுருக்கு.

இங்க பாத்தீங்னா ஸ்டீம் லோ லோகோ ஷேடுனு போட்டு க்ரி க்ரி ரெட் கலர்ல எழுதிருக்கு.

சுத்தி அந்த கல்லு வச்சு சூப்பரா கட்டிருக்காங்க.

ஒரு ரெண்டு பேர் அந்த போட்ல உக்காந்துருக்காங்க ரெண்டு பேர் துடுப்பு போடுறாங்க கீழ ஃபுல்லா தண்ணியா நிக்குது.

சில்ட்ரன்காக ஸ்பெசிபிக்கா பண்ணது இங்க வந்து சில்ட்ரன் விளையாடுறது அங்க ரெண்டு பேர் நடந்து வராங் --

ஆஹ் ரெட் அண்ட் ஆ ஆரஞ்சு கலர்ல இருக்கு இங்க கலர் கலர் பலூன்ஸ் இருக்கு கீழ டைல்ஸ் இருக்கு.